மெடிக்கல்ஸ்ல மூணு பேர் வேல பாக்குறாங்க.

இங்க இந்த பார்க்ல விளையாட்ரதுக்கு நெறைய விளையாட்டு பொருட்கள் வந்து அங்கங்கயே இருக்கு.

அந்த தண்ணியில வந்து வெயில் அடிக்குது.

கீழவுள்ள கடையில நறைய ஸ்டாரெல்லாம் தொங்க போட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நறைய பைக்கெல்லாம் நிப்பாட்டி விட்டுருக்கு.

இந்த ரோட்ல ஒரு ஆட்டோ போகுது.

அங்க ஒரு பாலம் இருக்கு அப்புறம் அங்கங்க கொஞ்சம் மரம் எல்லாம் இருக்கு.

இந்த மலையில நிறைய மரம் எல்லாம் பச்ச பசேல்னு வளர்ந்திருக்கு.

வீட்ல நிறைய ஜன்னல் இருக்கு மேல அந்த வீட்டுக்கு மேல ஒரு போர்டு இருக்கு.

ரோட்ல வந்து மூணு பைக் போகுது.

ஒரு பைக்ல மூணு பேர் போறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நடந்து போறாங்க.

அங்க கொஞ்ஜோ தள்ளி ஒரு வேன் வண்டி நிக்கிது அங்க ஒரு ஆட்டோவும் போகுது.

அப்பறம் அந்த துணிக்கடைல நெறய பொம்மைக்கு துணி போட்டு வெளிய வெச்சிருக்கு.